அஹ் கௌதமி இத நீங்க ஏத்துப்பீங்கதானே

இல்ல கௌதமி இப்ப வந்துட்டு அஹ் ஒரு நூத்துல எண்பத்தஞ்சு சதவீத மக்கள் வந்துட்டு android phone அ தான் use பண்றாங்க அஹ் அப்படி use பண்றப்போ எல்லாருக்குமே இந்த கூகுள் செயலி எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஃபேஸ் புக்கா இருக்கட்டும் ஒரு ட்விட்டரா இருக்கட்டும் வாட்ஸ் அப் ஆ இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம்மா இருக்கட்டும் எல்லா செயலிகள்லையும் ஒரு சின்ன தவறு நடந்தாலே அடுத்த நொடியே அஹ் ட்விட்டர், ஃபேஸ் புக் எல்லாத்துலயுமே வந்துடுது செய்தித்தாள்கள் வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படி இருக்கிறப்போ ஒரு இடத்துல ஒரு வேலை நிறுவனம் இதே போல cheat பண்ற போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியறதுதானே அஹ் இப்ப வந்துட்டு உம் கௌரி சொன்னாங்க யாரும் பயன்படுத்தறதில்லைன்னு இப்ப வந்துட்டு ஒரு பதினோரு வயசுல இருந்து அறுபது வயசுக்குள்ள உள்ளவங்க கூட ஃபேஸ் புக்வச்சிருக்காங்க அதுல வந்துட்டு பொது அஹ் பொது செய்தி எவ்வளவோ வருது அஹ் கௌதமி இது நான் சொல்றது ஏத்துக்கக் கூடியதா இருக்குதா நீங்க சொல்றது ஏத்துக்க கூடியதா தான் இருக்கு ஆனா நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா ஒரு நல்லா தெரிஞ்சவங்க படித்தவங்க இவங்களால இந்த இடத்துக்கு reach பண்ண முடியும் இத தெரிஞ்சுக்க முடியும் அப்படீன்னு சொல்றவங்களுக்கு நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை இது இப்ப தெரிஞ்சுக்கறதுக்கான possibilities ஏ இல்லாதவங்க இல்ல இப்ப நானே இப்படி பண்றேன் எனக்கு என்னோட company ல வந்துட்டு நான் என்னோட products அ விக்கிறதுக்கு நானே ஆள் set பண்ணி எனக்கு நல்ல reviews அ போட்டுக்கிறேன் அப்படின்னா அத அப்ப எந்த விதத்துல உண்மையான reviews ஆ இருக்கும் அத நம்புறவங்க எந்த விதத்துல வந்து ஏமாறாமல் இருப்பாங்க இல்லையா அப்ப வந்து இப்ப நான் போயி எதோ ஒண்ணு ஒரு product ஓ இல்ல எனக்கு இதைப்பத்தி ஒரு இது இந்த செயலியை பத்தி எனக்கு ஒண்ணு தெரியணும் அப்படின்னு நான் போய் பார்க்கிறப்போ இது வந்து ரொம்ப நல்லது அஹ் five star rating இருக்கு அப்படின்னு நான் பார்க்கிறேன் ஆனா அது அந்த மாதிரி கிடையாது ஆனா ஏன் வந்து அஹ் அதுல வந்து five star rating இருக்கு அத அவனே கூட set பண்ணி போட வச்சிருக்கலாம் இந்த வகை இந்த வகையில கூட நிறைய பேர் ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப இதுவுமே வந்து ஒரு technique தான் குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் அஹ் இப்ப நீங்க நீங்க சொன்னதேதான் ஆதி உங்க கிட்ட தான் நான் இத சொல்றேன் கெளதமி சொன்னாங்க இல்லையா அவங்களே ஆள் set பண்ணி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு யூ ட்யூப்லயோ இல்ல கூகுள்ல சொல்ற எல்லாமே நூத்துக்கு நூறு உண்மைன்னு நம்பிட முடியாது இல்லையா அஹ் ஒரு நல்ல தகவல் எந்த அளவுக்கு பகிரப்படுதோ அதவிட ஒரு ஒரு மூணு நாலு மடங்கு அதிகமா கெட்ட தகவல்கள்தான் வந்து பரவுது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஏன்னா அப்படிப்பட்ட காலகட்டத்துலதான் நம்ம இருக்கோம் அஹ் வலைத்தளங்கள்லயோ இல்ல யூ ட்யூப்லயோ சொல்ற எல்லா கருத்துமே உண்மைன்னு நம்ம நம்பிட முடியாதுல்ல இப்ப ஒரு நிறுவனம் வந்து கூகுள்ல பார்த்தீங்கன்னா அது கடந்த நாலஞ்சு வருஷமா வந்து நல்ல ஒரு வருமானத்தைதான் கொடுத்துட்டு வருது இல்ல ஒரு நல்ல லாபத்தைதான் கொடுத்துட்டு வருது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஆனா நிஜத்திலே பார்த்தீங்கன்னா அந்த company என்னவோ நஷ்டத்திலேதான் போயிட்டு இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறச்சே அஹ் அது அத ஏத்துக்க ஏத்துக்க முடியறதா இல்லைல்ல அந்த மாதிரி இருக்கிறதை நம்பி போறவங்க ஏமாறதானே செய்வாங்க மக்களோட அந்த ஒரு innocent அ ஏன் அவங்க பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுதான் என்னோட கேள்வி

இருப்பாங்க இப்ப உள்ள காலகட்டத்துல ஒரு அஹ் நாப்பது வயதுக்கு உட்பட்டவங்க கிட்டத்தட்ட minimum எதாவது ஒரு degree யாவது படிச்சிருக்கிறாங்கல்ல அப்ப படிச்சவங்களுக்கு அது வந்துட்டு உண்மையா பொய்யான்னு கண்டிப்பா தெரிஞ்சுதான ஆகணும் படிக்காதவங்க சில பேர் நம்பிப் போய் ஏமாறறாங்க இல்லையா அஹ் எல்லா இப்போ இப்ப இந்த கால கட்டத்துல பார்த்தீங்கன்னா

அஹ் இதுல வேலைக்கு போறவங்க நாற்பது சதவீதம் அந்த நாற்பது சதவீதம் பேருக்கு தெரியும் அதுல என்னென்ன பிரச்சனை இருக்கு எப்படி எப்படி அத handle பண்ணணும் அப்படின்னு சொல்லி

இதுதான் நான் கேட்க வரேன் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க அதோட அடிப்படை அறிவு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க

புரிந்தது ஆதி முதல்ல இருந்து நான் இததான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படி ஒன்னும் சொல்ல வரல அவங்களோட ஒரு innocents அ ஏன் பயன்படுத்திக்கிறாங்க அதுக்கு அதுக்கு என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு கேட்கிறேன் அது எனக்கு புரியலை அத புரிய வைக்கிறீங்களா அப்படி ஒரே ஒரு and இதுக்கு வந்து ஒரே ஒரு விடைதான் பணம்தான் எல்லாத்துக்கும் காரணம் கௌரி பணம் சம்பாதிச்சாவது இந்த உலகத்திலேயே வாழ முடியும் அப்படீன்னு உருவாக்கின காலம் இது பணம்தான் எல்லாத்துக்கும் காரணம் கௌரி இதுக்கு ஒரே ஒரு விடைதான் வேற எதுவும் இல்லை நான் இன்னொரு கருத்தையும் சொல்ல விரும்பறேன் ஆதி இப்ப வந்து படிச்சவங்க அப்படின்றதுனால அவங்களும் ஏமாறாம இருக்கறது கிடையாது படிச்ச எத்தனையோ பேரு ஏமாந்துதான் போறாங்க

opposite ல இருக்கவன் அதாவது ஏமாத்தணும்னு நினைக்கிறவன் அந்த அளவுக்கு talented இருக்கான் அவ்ளோ talented ஆ பேசுறான் ஒருத்தரை வந்து mind wash பண்ற அளவுக்கு பேசுறான் அதனாலதான் வந்து இது ரொம்ப இருக்கவங்க இல்ல வந்து யோசிக்காம யோசிக்க தெரியாம இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த மாதிரி நல்லா பேசுறவங்ககிட்ட ஏமாந்துதான் போவாங்க இதுக்கு வந்து படிச்சவுங்கதான் வந்துட்டு படிக்காதவங்கதான் ஏமாறுவாங்க படிச்சவங்க எல்லாம் ஏமாற மாட்டாங்க அப்படின்ற கருத்து கிடையாது இல்லையா கௌரி கண்டிப்பா கௌதமி இதுக்கு சொல்றேன் இதுக்கு பேருதான் சந்தைன்னு சொல்லுவாங்க marketing ஒரு ஒரு நன்கு தெரிஞ்சவன் தன் product அ எப்படி விக்கணும்ன்னு சொல்லிட்டு அவனுக்கு மட்டும்தான் தெரியும் எப்படி பேசினா எப்படி மக்கள் வாங்குவாங்க இப்ப சாதாரணமா ஒரு soap அ கொடுக்கிறேன் இந்த soap அ நீங்க பயன்படுத்துங்க எல்லாம் போயிடும் அப்படின்னு சொன்னா நீங்க பயன்படுத்துவீங்களா முடியாது அதுக்குன்னு தனியா ஒரு விளம்பரம் பண்ணணும் அது அதுக்கப்புறம் வந்துட்டு marketing ல விடணும் marketing team அ வச்சு அவங்க maintain பண்ணணும் அப்படி maintain பண்ணா மட்டுமேதான் அவுங்களுக்கு வந்துட்டு அந்த product வந்து ஆஹ் விற்பனையாகும் அவன் காசு சம்பாதிக்கணும் ஆயிரம் பொய்யை சொல்லத்தான் செய்வான் மக்களாகிய நம்மதான் சிந்திக்கணும் கௌதமி கௌரி உங்களுக்கு சரிதானே

நம்மதான் கொஞ்சம் உஷாரா இருந்துக்கணும் நம்ப தான் பொ பொழைக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதுதான் வந்து இப்ப எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க ஆதி கண்டிப்பா கௌதமி இப்ப வந்துட்டு வாழ்க்கையே ஒரு marketing தானே இப்ப உங்களுக்கு அதாவது இப்போ ஒரு marketing ன்னு சொல்றா நம்ம பொ பொறந்த குழந்தையில ஆரம்பிச்சு நம்ம சாகுற வரைக்கும் ஒரு marketing ன்னு சொன்னா யாராவது நம்ப முடியுமா ஆதி அத நீங்க எப்படி நம்ப நம்பணும் அப்படின்னு சொல்ல வர்றீங்க ஆஹ் இப்ப உங்களுக்கு ஒரு குழந்தை பொறந்துருச்சுன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க எனக்கு குழந்தை பிறந்துன்னு சொல்லிட்டு வீட்டுக்கே chocolate கொடுப்பீங்களா

அது எப்படி marketing ஆகும் அது அது நான் என்னோட சந்தோஷத்தை மத்தவங்களோட பகிர்ந்துக்கிற ஒரு விஷயமாதானே இருக்கும் அத எப்படி நீங்க marketing அப்படின்னு சொல்லி சொல்றீங்க சந்தோஷத்தை பகிர்றீங்க அவங்க பதிலுக்கு என்ன செய்யறாங்க மற்றவர்கள் குழந்தை கையில ஒண்ணு வைக்கிறாங்களே என்ன வைக்கிறாங்க

அது மூலியமா உங்களுக்கு வருமானம் தானே வருது

இல்ல அதாவது okay தான் நீங்க சொல்றதை நான் ஒத்துக்குறேன் அது அது ஒரு அன்பு ரீதியாக நடக்கிற ஒரு செயல்தானே அது அது அது எப்படி marketing ஆகும்ன்னு எனக்கு தொழில்நுட்பம் அப்படிதான் கௌரி இது எல்லாமே marketing அதான் சாரும் இப்ப நீங்க இறந்தா கூட உங்களுக்கு வந்து நெத்தியில வச்சிருக்கிற coin கூட marketing தான் அது எல்லாமே marketing இல்லாம இப்ப எதுவுமே நடக்கறது இல்ல நல்லா யோசிங்க ஒவ்வொரு விஷயமும் நீங்க கல்யாணம் பண்றீங்கன்னா சும்மா கல்யாணம் பண்ண மாட்டீங்களே ஊருக்கே பத்திரிகை வச்சு கூப்பிடுவீங்க பத்திரிகை வைக்கிறோம் பத்திரிகை வச்சு கூப்பிட்டோம் சும்மா சாப்பிட்டு போவானா காசு கொடுத்தா சாப்பிட்டு போவோம் நான் என்ன சொல்ல வர்றேன்னா அது அது அதெல்லாமே ஒரு அன்பு ரீதியா நடக்கிற விஷயம்தானே இல்லியே அவங்க அவங்க இருக்கட்டுன்னு கொடுக்கிற ஒரு விஷயம்தானே நான் ஒண்ணும் போய் இவங்க கிட்ட உங்களுக்கு பத்திரிகை வைக்கிறேன் நீங்க வந்து சாப்பிடுங்க கண்டிப்பா மொய் வைங்க அப்படின்னு போய் நான் யார்கிட்டயும் சொல்லவே இல்லையே நீங்க போய் மறுபடியும் மொய் வைக்கிறீங்க அதுக்கு மொய் வைக்க முடியாது எனக்கு நீங்க அன்பு ரீதியா தானே செஞ்சீங்க நா எதுக்கு உங்களுக்கு செய்யணும்

இதுக்கு பேருதான் கௌரி marketing ஹம் அது எப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு வருமானம் ஏதோ ஒரு கடனை இப்போ நீங்க மொய் வைக்கிறேன் சும்மா வைக்க மாட்டீங்க சாப்பிட்டுட்டு மொய் வைக்கறீங்க அவனுக்கு அந்த கல்யாணம் பண்ணவனுக்கு தான் வாங்குன கடன ஒரு பாதி கடன அடைக்க பயன்படுதுல்ல

அஹ் அதுக்கு நான் உடன்படுறேன் தான் இல்லைன்னு சொல்லல அஹ் ஆனாலுமே சில கேள்விகள்லாம் இங்க இருக்கு அஹ் என்னன்னு பாத்தீங்கன்னா அஹ் என்னோட தனிபட்ட முறையில இன்னுமே அது ஒரு அன்பு ரீதியா செய்யற ஒரு செயலாதான் இருக்கு ஆனா நீங்க சொல்றீங்க okay அது எனக்கு புரியுது அது இப்படி ஒரு பார்வை இருக்கு அப்படின்றதை இப்ப நீங்க சொன்னதுல இருந்துதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அஹ் இப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அஹ் கண்டிப்பாக கௌரி நீங்க சொன்னீங்க இது அன்பு ரீதியா செய்யறதுதான் அன்பு ரீதியா செய்யணும்ன்னா நாலு சுவத்துக்குள்ள வச்சு செஞ்சுட்டு போயிடலாமா எதுக்கு நம்ம ஊரறிய சொல்லி செய்யணும்ன்னு நான் கேட்கறேன் அஹ் எல்லாருமே அப்படி பண்றது இல்லையே சிலர்தானே அப்படி செய்யறாங்க நீங்க சொன்னீங்க சிலர் வந்து அஹ் நான் எல்லாருக்கும் தெரிஞ்சு கல்யாணம் பண்ணா சில மொய்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் அது கூட எதுக்கு பண்றாங்க அது என்னோட ஏதோ ஒரு பிரச்சனைய solve பண்ணுது அப்படின்னு நினைச்சுதான் பண்றாங்க இப்ப செய்யறவங்களை வந்து அஹ் okay அவன் எனக்கு தெரிஞ்ச பையன்ப்பா அவன் கல்யாணத்துக்கு நான் மொய் வச்சா அவனுக்கு இருக்கிற ஏதோ ஒரு கடன் வந்து அவனுக்கு solve ஆகும் அப்படீன்னு தானே பண்றாங்க ஏதோ ஒரு ஏதோ ஒரு அன்போட வெளிப்பாடு தான அங்கே இருக்கு அஹ் marketing அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இல்லைல்ல மொய் வைக்கிறவங்க நம்ம வச்சா அவன் வைப்பான் அப்படின்றதுக்கு பண்றவங்களும் சிலர் இருக்காங்க அவன் வைக்கிறான் வைக்கலை அஹ் okay யா எனக்கு தெரிஞ்சு அவங்க நல்லா இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு பண்றவங்களும் இருக்காங்கல்ல நான் இந்த பார்வையை வந்து பார்க்கிறேன் கண்டிப்பா இதை பத்தி நம்ம அடுத்த தொடர்ல பேசுவோம் இப்போதைக்கு இத முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் கௌரி

நன்றி நன்றி நன்றி நன்றி

வணக்கம் வானதி, கங்கா வணக்கம் வானதி வணக்கம் மீரா அஹ் இன்னைக்கு நம்ம வந்து அஹ் இமயமலை பத்தி பேசலான்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு என்ன வந்து இமயமலை அப்படிங்குறது வந்து அஹ் நிறைய இடத்துல நான் கேட்டத விட ரஜினி அவங்க வந்து நிறைய தடவை வந்து இமயமலை போயிருக்காங்கங்குற செய்திய பாத்திருக்கேன் அத பத்தி பேசலான்னு இருக்கேன் உங்களோட கருத்து மீரா

அஹ் இப்போ எனக்கு தெரிஞ்சதும் உங்களுக்கு தெரியிரதும் எல்லாருமே சேர்ந்து பேசும்போது தெரிஞ்சது தெரியாததுன்னு பகிர்ந்துக்கலாம்ல அஹ் நீங்க சொல்லுங்க நிச்சயமா மீரா அஹ் வானதி சொன்ன மாதிரி ரஜினி fans வந்து அடிக்கடி வந்து இமயப் இமயமலை போயிருக்காரு அப்படிங்குற செய்திய பா பாக்குறத்த தான் இமயமலை அப்படின்ற வார்த்தை வந்து என் காதுல அடிக்கடி கேட்டிருக்கேன் அஹ் சிலர் வந்து அதை இமயமலை ஏரி சாதனைலாம் படைச்சுருக்காங்க அந்த மாதிரி books of records லலாம் படிச்சுருக்கேன் அதை பத்தி நம்ம இந்த தொகுப்புல பேசினால் நல்லா இருக்கும்னு நா நினைக்கிறேன் நீங்க தொடரலாம் வானதி

ஆஹ் சரி எனக்கும் வந்து அதை பத்தி பேசுறதுலே எனக்கும் ஆர்வம் தான் நான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சத சொல்லீறேன் அதுக்கு அப்பறம் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சத சொல்லுங்க இமயமலை அப்படிங்குறது வந்து இந்திய துணைக்கண்டத்தோட சமவெளியையும், தீபத்திய மேட்டுநிலத்தையும் வந்து பிரிக்கிற ஒரு மலைத்தொடர் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுவந்து எங்க இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா வந்து ஆசியாவிலே தான் இருக்கு அதாவது கண்டம்னு சொல்லுவாங்க இல்லைங்கலா அது எந்த கண்டம்னு பார்த்தோம்னா ஆசியாவிலே அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க

இப்போ இமயமலை இமயமலைங்குறது உலகிலேயே மிகப்பெரியது அப்படின்னு சொல்லுறாங்க மிக உயர்ந்ததுமான மலைத்தொடர் இமயமலைத்தொடர் தான் அஹ் அப்படின்னு சொல்லுறாங்க இமயமலைத்தொடர் வந்து உலகின் சில மிக உயர்ந்த சிகரங்களிலே அஹ் இருப்பிடம் அப்படின்னு சொல்லுறாங்க இதுல வந்து எவரஸ்டு சிகரமும் ஒன்று அப்படின்னு சொல்லுறாங்க நீங்க சொல்லுங்க வானதி கங்கா நீங்க சொல்லுங்க sorry

ஒக் okay மீரா ஆஹ் நீங்க சொன்னிங்க சொன்னது எல்லாமே correct தான் இமயமலைகள்ல ஒன்னு தான் வந்து எவரெஸ்டு மலை இமயமலைகள்ல வந்து ரொம்ப இளமையான மற்றும் அஹ் உயரமான மலைத்தொடர்கள்லாம் இருக்கு இத வந்து வடக்கு மலைகள் அப்படி சொல்லி அஹ் சொல்லுவாங்க அஹ் ஏனா வடக்கு பகுதியிலே இருக்குறதுனாலே வடக்கு மலைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுறாங்க நீங்க இமயமலைய பார்த்தீங்கன்ன முழுசாவே வந்து பனி சூழ்ந்து ஒரு உரைவிடம் மாதிரிதான் இருக்கும் வா பார்த்தீங்கன்ன அஹ் கி கிழக்கு பக்கமா பிரம்மபுத்திரா அப்படின்ற பள்ளத்தாக்கு வந்து இரண்டாயிரத்து ஐந்நூறு kilometer நீளத்துக்கு வந்து இருக்கு அப்படி சொல்லி சொல்லுறாங்க இந்த மலைகள் வந்து காஷ்மீர் பகுதியில வந்து ஐந்நூறு kilometer க்கும் அஹ் அகலத்தோட இருக்கு அருணாச்ச ணாச்சல் பிரதேசம் வரைக்கும் இருநூற kilometer அகலத்திலே இருந்து வேறுபடுது அப்படி சொல்லி நான் சமூகவலைத்தளங்கள்ல படிச்ச நியாபகம் இருக்கு இதை வந்து மூனா பிரிக்கிறாங்க trans இமயமலைகள், இமயமலைகள், கிழக்கு இமயமலைகள் அது அல்லது கூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்னும் சொல்லுறாங்க இந்த மூன்று பெரும்பிரிவுகளாதான் இமயமலைகளை பாக்குறாங்க நீங்க என்ன சொல்ல நினைக்கிறிங்க வானதி

மற்றும் வந்து பாகிஸ்தான் அப்படிங்குற முதல் மூன்று நாடுகள்ல வந்து அதிகமான மலைத்தொடர் இருக்குமாம் அதுக்கு அப்பறம் இருக்குறதிலே வந்து அஹ் சிறிதளவு வந்து பரவியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்க கருத்து மீரா

இத வந்து சிறிதளவு நீங்க சொன்னத விட நான் சொல்லுறேன் அஹ் இமயமலையின் வடக்கே வந்து திபத்திய பீடபூமியும், வடமேற்கு அஹ் காரகோரம் மற்றும் அஹ் இந்து குஷ் அஹ் மலைத்தொடரையும்

இந்நதிகளின் sorry இந்நதிகளின் மொத்த வடிகால் அறுபதுகோடி மக்களின் இருப்பிடமாகும் இமயமலை தெற்காசிய மக்களின் கலாச்சாரத்தை வடிவமைத்துள்ளது அஹ் இருப்பிடமாய் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க

அஹ்

பனிவரி வந்து ஐயாயிரத்துஐந்நூறு meter வரை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுறாங்க நீங்க என்ன நினைக்கிறிங்க வானதி

இதே உலகிலேயே வந்து உயர்ந்தவற்றதுல ஒன்று அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த ஆண்டு மழையளவு அப்படின்னு பார்த்தோம்னா வந்து

முகப்புல இருந்து மேற்கிலே இருந்து கிழக்கு வரை ரொம்ப அதிகமா இருக்குமாம் இப்போ ஏன் வந்து உயரம் மாறுபாடு வந்து மழையளவு, மண்ணின் நிலை மற்றும் மிக அதிக பனிவரியைக் காரணமா வந்து நிறைய தாவர ரங்களும் விலங்குகளும் வந்து உயிர் வாழ வந்து உதவியா இருக்கு அப்படின்னு ந சொல்லிருக்காங்க உதாரணமா வந்து இந்த தீவிரக்குளிர் மற்றும் அதிக உயரம் காரணமாக வந்து உச்ச விரும்பிகள் வந்து உயிர் வாழ்கின்றன அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க உங்க கருத்து மீரா அஹ் இமயமலையோட மேற்கு, வடமேற்கு பகுதி வந்து அஹ் கிழக்கு வடகிழக்கு பபகுதிவரை இர இரண்டாயிரத்துநாநூறு kilometer வட்ட வில்லாக அமைந்திருக்கு இதன் மேற்கில் உயர்ந்த சிகரம் அஹ் நங்கா பர்வத் சிந்து நதியின் வடக்கு வவளைவில் அமைந்துள்ளது இதன் உயர்ந்த சிகரம் நம்சா அஹ் பர்வா அஹ் பரம் சபுத்திராவின் பெரிய வளைவில் மேற்கே அமைந்துள்ளது அப்படி சொல்லுறாங்க அஹ் இது வந்து மலைத்தொடரின் அகலம் மேற்கில் நாநூறு kilometer க்கு கிழக்கில் நூற்றைம்பத kilometer உம் ஆகும் அப்படிசொல்லுறாங்க நீங்க சொல்லுங்க இப்போ கங்கா அஹ் இதோட நிலவியல் பத்தி நம்ப பாப்போம் வானதி அஹ் இமயமலை வந்து கிரகத்திலேயே உள்ள இளம் மலைத்தொடர்கள்ல ஒன்னு அப்படி சொல்லி சொல்லிருக்காங்க பெரும்பாலும் வந்து வலுவூட்டப்பட்ட படிவுக்களங்கள் மற்றும் அஹ் உருமாறின பாறைகள் வந்து இங்கே இருக்குறதாவும் நவீன techno கொள்ளையின்படி இமயமலை வந்து இந்திய ஆஸ்திரேலியா தட்டு மற்றும் யுரேஷியன் கண்டங்களுக்கு நிகழ்ந்த மோதலில்ல தான் வந்து உருவாச்சு அப்படி சொல்லி சொல்லுறாங்க இது வந்து மடிப்புமலை என்றும் வந்து சொல்லுறாங்க வடக்கு நோ வடக்கு நோக்கி நகர்ந்த இந்தியா ஆஸ்திரேலிய தகட்டுக்கு வந்து யுரேஷியன்

பெரிய கடல் ஒன்னு மூடிட்டதாகவும் சொல்லுறாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறிங்க அஹ் ஆமா நீங்க சொன்னது கொஞ்சம் நான் ஏத்துக்குறேன் ஏனா வந்து நான் இத வந்து அஹ் இணையதளங்கள்ல வந்து படிச்சதா எனக்கு நியாபகம் இருக்கு அதுமட்டும் இல்லாம் வந்து இந்த படிவுகள்லாம் இருக்கில்லைங்களா நீங்க சொன்னிங்கயில்லையா அந்த தகடெல்லாம் வந்து முதுற்மைய முதன்மையா வந்து நகர்ந்து என்னாகுதுன்னா இந்த நெர் அஹ் அப்படிங்குற ஒரு பெருங்கடலை வந்து மூடீருது இதனோட இருப்பு வந்து அங்குள்ள அந்த படிவம் பாறைகள் மற்றும் எரிமலைகள் மூலமா வந்து நமக்கு கண்டுபிடிச்சுருக்காங்க இந்த படிவுகள் குறுவாக குறைவாக இருந்ததால வந்து அவை வந்து கடல்ல கீழ வந்து போகாம ஒன்று சேர்ந்து ஒரு மலையை உருவாக்குகின்றன அப்படின்னு சொல்லிருக்காங்க

அஹ் இன்னும் இந்திய ஆஸ்திரேலிய தட்டு வவட்டத்வருடத்திற்கு அறுபத்தேழு millimeter நகர்ந்து வருகிறது மற்றும் அடுத்த பத்து ஆண்டிற்கு இருபது millimeter தெற்கு இம இமாலய முகப்பின் அஹ் அழுத்தத்தால் உரிஞ்சப்படுகிறது இதனால் இமயமலை ஆண்டிற்கு ஐந்து millimeter உயர்கிறது இந்திய தகடு ஆசிய தகடுகள் உடைவதால் இப் அஹ் பகுதியில் அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படுகிறது அப்படி சொல்லுறாங்க நீங்க சொல்லுங்க கங்கா ஆஹ் நிச்சயமா மீரா நீங்க சொன்னது correct தான் நீர்வளயியல் பத்தி நம்ப அடுத்து பேசலாம் நினைக்கிறேன அஹ் இமயமலைப்பகுதியில வந்து ஆயிரத் பதினைந்தாயிரம் பனியாறுகள் கொண்டதாகவும் அதுல பன்னிரெண்டாயிரம் அடி kilometer தண்ணீர் இருக்குறதாவும் வந்து சொல்லுறாங்க அதன் பனிப் பாறைகள் பாத்தீங்கன்னா கங்கேத்திரி மற்றும் யமுனேத்திரி அதாவது உத்தரகண்டு மற்றும் அஹ் கம்ஃபூ பனிப்பாறைகள் அப்படின்னும் சொல்லுறாங்க இதெல்லாம் வந்து எவரெஸ்டு பகுதியில இருக்குறது அஹ் இமயமலைல வந்து வெப்ப மண்டலம் வந்து அ வெப்ப மண்டலத்துக்கு அதிக அ அர் அ ரொம்ப அருகாமையில இருந்தாலும் இதன் உயர்பகுதியில பாத்திங்கன்னா பனி நிறைஞ்சுதான் இருக்கும் இதுல வந்து பல ஆர் இதுல இருந்து வர்ற ஆறுகள் வந்து பல ஆறுகள் வந்து வற்றாத அஹ் ஒரு ஊற்றாகதான் வந்து பாக்குறாங்க ரெண்டு பெரிய ஆறுகள் இருக்கு அத பத்தி உங்களுக்கு எதாவது தெரியுமா வானதி ஆஹ் ரெண்டு பெரிய ஆறுகள் இருக்குன்னு சொன்னிங்கல இல்லைங்களா அது என்ன அந்த ஆறோட அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இந்த மேற்கு ஆறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க சிந்துப்படுக்கைல வந்து இணைகின்றன இவற்றில்வந்து சிந்துநதிதான் வந்து ஒரு பெரிய நதி சிந்துநதி வந்து தீபத்துல உருவாகி தென்மேற்காக பாய்ந்து இந்தியா, பாகிஸ்தான் வழியா வந்து அரபிக்கடல்ல வந்து செல்லும் இந்த நதி வந்து ஜீலம், செனாப், ரவி, பியாஸ் மற்றும் வந்து சட்லெஜ் அப்படிங்குற ஆறுகளால் வந்து ஊட்டப்படுகிறது அப்படின்னு சொல்லிருக்காங்கஇன்னோன்னு பத்தி உங்களுக்கு தெரியுமா மீரா ஆஹ் இது வந்து அஹ் மற்ற இமாலய நதிகளின் கங்கா, பிரம்மபுத்திரா படுக்கைக்கு செல்கிறது இத இதன் முக்கிய நதிகள் கங்கை, பிரம்மபுத்திரா மற்றும் யமுனை பிரம்மபுத்திரா மேற்கு தீபத்திய அஹ் யார்லுங்க் யார்லுங்க் ட்சங்கோபோ நதியாக உருவாகி அஹ் கிழக்கு தீபத் மற்றும் அசாம் சமவெளி வழியாக பாய்கிறது கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா பா பங்காளதேசத்தில் சேர்ந்து அஹ் உலகின் மிகப்பெரிய அ ஆற்றுப்படுக்கை வழியே

அஹ் நிச்சயமா மீரா அஹ் இமயமலைல வந்து ஏரி இருக்கும் அப்படின்னுலாம் சொல்லியிருக்காங்க நம்ப ஏரி பத்தி இப்ப இப்போ பேசுவோம்

அதோட உயரத்துக்கு ஏத்த மாதிரி குறைந்துதான் இருக்குமாம் இந்தியாக்கும் சீனாக்கும் எல்ல எல்லையான வந்து பாங்க்காங்க் ஏரி வந்து திபேத்ல உள்ள அஹ் எக் யம்ட்ரோக் த்சோ அப்படிங்குற ஒரு ஏரி மூலியமா எழுநூறு kilometer க்கு அறுநூத்தி முப்பத்தி எட்டு kilometer கொண்டதாகவும் மிகப்பெரிய அளவுல பரவி இருக்குறதா சொல்லுறாங்க பனிப்பாறைகள் நிகழ்வுனால வந்து இந்த ஏரிகள் trans என்னும் புவியாளர்களால் வந்து இப்படி அழைக்கப்படுது trans உயர இமயமலை வந்து ஐயாயிரத்தி ஐந்நூறு meter ஆ வந்து காணப்படுது இதோடைய காலநிலை பாதிப்பு எதாவது உங்களுக்கு தெரியுமா வானதி

இவை மட்டுமில்லாமல் வந்து இவை வந்து உலர் விரைப்பான தென் நோக்கிச் செல்லும் ஆர்க்டிக் காற்றை வந்து தடுத்து தென் ஆசியாவை வந்து மித வெப்பமாக வைத்து மற்றும் அது அவர்கள் வந்து மற்ற கண்டங்களில் தொடர்புடைய வெப்பமான பகுதிகளை விட வெப்பமாய் இருக்குறதுக்கு இந்த ஒரு காரண இமயமலை அப்படிங்குறது வந்து காரணமாய் இருக்கு இவை பருவக்காற்றை வடக்கு நோக்கி செல்வதைத் தடுத்து நம்ப இதோட இந்த தொடர முடிச்சுக்கலாம் இடையூரு காரணமாக அஹ் சரி முடிச்சுக்கலாம் அஹ் நன்றி